இந்த எடத்துல ஒரு பெரிய கட இருக்கு.

மேல இருக்கற ஃப்ளோர்ல நெறைய அட்ட பாக்ஸ் இருக்கு.

இதுல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஃபிரிட்ஜ் இருக்கு.

இந்த எடத்துக்கு ரெண்டு சைடுலயு விண்டோஸ் நெறைய இருக்கு.

வால்ல ஒரு பெரிய பேனர் இருக்கு.

இந்த எடத்த சுத்தி நெறையா செடிகள் இருக்கு.

அங்க கொஞ்சம் பேர் நடந்துட்டு இருக்காங்க.

அவுட் சைடுல கொஞ்ஜோ மரங்கள் இருக்கு.

இந்த பிளேஸ் ஃபுல்லா தண்ணியா இருக்கு.

அங்க இருக்கிற மரத்துகிட்ட மூணு பேர்ருக்காங்க.

இதுக்கு பக்கத்துல ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு.

அவுங்களுக்கு பேக் சைட்ல இருக்க பாறைல நெறைய செடி இருக்கு.

இந்த தியேட்டர்ல ரெண்டு சைட்லையு ஸ்பீக்கர் பாக்ஸஸ் இருக்கு.

அதுக்கு பின்னாடி ரெண்டு வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க.

இந்த எடத்துல கொஞ்சோ வண்டிக நின்னுட்டு இருக்கு.

இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஷெட்டு இருக்கு.

இதுல ஒரு பெரிய யான செல இருக்கு.

அவருக்கு பேக் சைடுல கொஞ்சோ மரங்கள் இருக்கு.

அந்த பில்டிங்க்கு நெறையா லைட் செட்டிங் பண்ணிருக்காங்க.

வெளியே டூ வீலர்ஸ் பார்க் பண்ணிருக்காங்க.

கொஞ்சம் ஒயிட் கலர் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.

என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய பிளேக் கலர் கேட் இருக்கு.

பேக் சைட்ல நெறைய ரேக்ஸ்ஸிருக்கு .

இங்க இருக்கிற வால்ல ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க.

சைட்ல ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்காங்க அவங்களோட ஃபேஸ் பிளர்ரா இரு--

இதுல ஒரு பில்டிங்க்கு ரெட் கலர் க்ளாத் வெச்சு டெக்கரேட் பண்ணிர்க்காங்க.

கீழ நறையா பேர் நின்னுட்டு இருக்காங்க.

அந்த கார்க்கு பேக் சைடுல கொஞ்ச மரங்கள் இருக்கு.

என்ட்ரன்ஸ்ல இண்டியன் காஃபி ஹவுஸ்னு நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க.

அவருக்கு பின்னாடி கொஞ்சம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு.

வால்ல ஒரு பெரிய மிரர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.

ரைட் சைட்ல ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு.

என்ட்ரன்ஸ்ல ஜே எஸ் எஸ் காலேஜ்னு நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க.